இது வந்து ஃபயர் எதோ ஆனா இத அழிக்கிறதுக்கு அய் அஞ்சு வந்து தீயணைக்கும் கருவி இருக்கு.

சேஃப் டெபாசிட் லாக்கர் அவைலபில் பை ஸ்டேட் பாங்க் ஆஃப் ம் மைசூரு .

வந்து மூணு பைக் இருக்கு பைக்ல ஒரு ஹெல்மெட்ருக்கு .

ஒரு ப்ளூ கலர் டேங்கிருக்கு .

டாட்டா ரெட் கலர் கார் ஒன்னு நிக்குது.

அது பக்கத்துல ஒரு புல்லட் ஒன்னு நிக்கிது.

இங்க ஒரு ட்ரில்லர் மேன் இந்த வீட்ட வேல செஞ்சுட்ருக்காரு.

கீழ ட்ரில்லர் வெச்சி பவரா கீழ ஓட்ட போட்டுட்டுருக்காரு.

ரெண்டு சுத்திலு ஒரு ப்ரஷ் இருக்கு நல்லா பவரா ஓட்ட போட்டுட்ருக்காரு.

ஏதோ டைல்ஸ் பதிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு.

ரெண்டு லேப்டாப் இருக்கு மூணு சேர்ஸ் இருக்கு.

அப்புறோ அந்தாண்ட லெப்ஸு ரைட் சைடு ஒரு ஸ்கிரீன் ஒன்னு பெருசா இருக்கு.

அ அண்ணா அவ ரிக்ஷால ஏறதுக்கான பேசிட்டுருக்காங்க.

பஸ் ஸ்டாண்டு சூட்கேஸ்னு வச்சுட்டு நிக்கறாங்க எல்லாம் வண்டி ஏர்றதுக்கு வெயிட் பண்றாங்க.

இந்த கெஸ்ட் அவுஸ்ல வந்து ஃபுல் க்ளீன் அண்ட் நீட்னெஸ்ஸா இருக்கு.

ஒரு கார் வந்து நிக்கிது யாரோ ஒருத்தர் உள்ளார போறாரு இப்ப.

இது உட்டன் உட்லயே அப்டியே கிளாஸ்சஸ் வெச்சு வின்டோஸ் செஞ்சுருக்காங்க.

இங்க வந்து நெறையா லேடீஸ்க்கு பயன்படுத்தர சொட்டர்ஸ்லா இருக்கு.

அ நூத்தம்பது ரூவா ட்ரவுசர் இருக்கு.

அ உட்டுல வந்து பயங்கரமான ஃபர்னிச்சர் செஞ்சு டைனிங் டேபிள்ட்ருக்கு .

ஆக்ட்டிவ் ஸ்ஃபோர்ட் அண்ட் ஃபிட் ஜிம் .

அப்றோ வந்து ஃபுல்லா கிரீனா இருக்கு அப்றோ அந்தாண்ட ஒரு அஞ்சி பீல்டிங் தெரியிது.

இதுல பதினெட்டு பேர் வந்து பாடத்த கவனிக்குறாங்க.

எல்லாக் ஸ்டடிஸ் பண்றாங்க. இது அவங்க படிக்கிறத ரெண்டு பேரு ஃட்டோ எடுக்கறாங்க.

அ ரெண்டு பேர் சொல்லி தராங்க எல்லா படிக்கிறாங்க சில பேர் ஸ்னாக்ஸ் சாப்புட்றாங்க.

இங்க வந்து ஆறு ஸ்பீக்கர்ருக்கு மேல லைட் செட்டிங்லா பயங்கரமா இருக்கு.

ஸ்டெப்ஸ் ஏறனு நாலஞ்சு ஸ்டெப்ஸ்ஸிருக்கு .

அப்புறோ வந்து அந்தாண்ட சைடு ப ஆயுதங்கள்லா நெறைய இருக்கு.

அப்புறோ வந்து ஒரு ஒம்போது ஆயுதங்கள்ருக்கு.

அப்புறோ கீழ நறையா சர்டிஃபிகேட் நறையா புத்தகங்கள்லா வெச்சுருக்காங்க.

இந்த டிசைன்ஸ் இன்னு நல்லா சூப்பரா இருக்கு.